Okay sir நானு உங்க phone number சொல்லுங்க sir. Okay, sir, last ஆ nine eight ல முடியுமா sir. okay sir okay sir நீங்க channel எந்தெந்த channels அ subscribe பண்ணிருக்கீங்க? ஒரு பத்து channel இருக்கு.

sir ஒரு மூணு, நாலு channel காட்டுது sir. அந்த www ten அந்த channel ல ஒரு subscribe பண்ணிருக்கீங்க. Hello sir, cartoon channel எல்லாம் subscribe பண்ணியிருக்க மாதிரி காட்டுது sir

sir நீங்க last ஆ வந்து, WWE channels இருக்குல்ல, sir அதை subscribe பண்ணியிருக்கீங்க. seven minutes பார்த்திருக்கீங்க. வீட்ல யாராச்சும் பண்ணியிருப்பாங்க, சின்ன குழந்தைங்க எது?

Sir rectivate ஆயிருக்கு sir

ஆஹ் நீங்க வந்து, நேத்து evening வந்து, ஒரு six o clock மேல, activate பண்ணிருக்காங்க இப்ப வந்து, அது reactivate ல இருக்கு sir அதனாலதான், உங்களுக்கு காட்டல.

mobile ல வந்து பண்ணியிருக்காங்க, activate பண்ணியிருக்காங்க, subscribe பண்ணியிருக்காங்க உம் அதனால தான் amount போயிருக்கு. நானு, அவங்க claim வேணும், agent service கிட்ட phone பண்ணி, என்னை கேட்டுப் பார்க்கறீங்க sir அவங்க வந்து, திரும்பி amount அ, return பண்ணிடுறேன்னு, சொன்னது. amount எடுக்காத அளவுக்கு நான் பாத்துட்டு நான் return amount பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் sir. okay, sir. remove பண்ணிரன் sir

இப்ப, மூணு மட்டும்தான், sir, activate ல இருக்கு.

ஆஹ் prize எவ்வளவு validity ல பாக்கலாம், sir? low ல இருந்து, mid வரைக்கும் okay sir okay, sir sir உங்களுக்கு பார்த்தீங்கன்னா validity okay sir data pack வந்து எவ்வளவு இதுல இருந்து இருக்குன்னா, forty eight thirty eight இருந்து forty forty fifty four வரையிலும் இருக்கு sir Okay ங்களா sir அதே வந்து thirteen ல வந்து two GB data sir

forty-eight rupees rupees sir அதான் sir forty eight tax sir five GB data thirty validity sir அ, one eighty data, one eighty rupees. two GB data fifty days, validity sir

ஆமா, sir, main, main branch வந்து, சென்னையில ஒண்ணு இருக்கு, திருச்சியில ஒண்ணு இருக்கு, sir இப்ப வந்து, ஏன்னா, on the BSNL வந்து, கொஞ்சம் பேர் தான் use பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு data வந்து, ஹ, fast ஆ கிடைக்கறதுக்காக, ஒரு கொஞ்சம் பேர் தான், use பண்ணிட்டு இருக்காங்க. peoples க்கு யாருக்கும், இந்த, BSNL அ பத்தி, எனக்கு தெரியலே. ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான், நல்லா தெரிஞ்சு, சரி, இந்த sim வாங்கினா, correct ஆ இருக்கும், அப்படின்னு சொல்லிட்டு, use பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் பெருசா, level ல, கொண்டுட்டு போவாங்க. okay sir okay sir

okay, sir. அதை, நான் பாக்குறேன், sir

என் பெயர் Preethi நாங்கள் வந்து JK Health Insurance ல இருந்து Call செய்கிறோம்

நீங்கள் வந்து எங்களுடைய Website ல வந்து Check பண்ணிருக்கிங்க எங்களுடைய Health Policy பற்றி Policy Plan பற்றி ல Check பண்ணிருக்கிங்க எங்களுடைய Website ல அதுனால் தான் உங்களுடைய Number எங்களுக்கு கிடைத்தது அந்த Website ல இருந்து தான் எடுத்தோம்

சரி சரி Okay அப்பொழுது வந்து நான் இப்பொழுது வந்து உங்களுக்கு Explain செய்கிறேன் எங்களுடைய Policy ல இருக்கிற Plan பற்றி எல்லாம் உங்களுக்கு நான் Explain செய்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக எங்களிடம் நீங்கள் Policy எடுத்துக்கொள்ளலாம் Okay இல்லை என்றால் நான் உங்களை Distrub செய்யமாட்டேன் நீங்கள் ஓர் Ten Minutes மட்டும் எனக்கு நீங்கள் கொடுத்தால் போதும் நான் அந்த Ten Minutes ல நான் எங்களுடைய Plans எல்லாமே Correct ஆ Explain செய்திடுவேன் ஆமாம் Just Ten Minutes தான் Mam அதிகமாக எதுவும் பேச மாட்டேன் Just எங்களுடைய Plan பற்றி மட்டும் Explain செய்து விடுவேன்

நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் என்றால் ஆஹ் இப்பொழுது வந்து உங்களுக்கு ஓர் Family இருக்கும் அந்த Family க்கும் நிறைய Commitments இருக்கும் EMI அது இது ல இருக்கும் இது எல்லாமே தள்ளி வரும் உங்களால் உங்களால் ஓர் Three Hundred ஓர் Five Hundred ஒதுக்க முடிந்தாலும் சரி நீங்கள் அந்த Three HundredFive Hundred ஆ இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த Amount கூட நீங்கள் Pay செய்யலாம் அதாவது உங்களுக்கு என்ன Payment நீங்கள் எவ்வளவு Pay செய்தால் உங்களுக்கு Convenient ஆ இருக்கும் உங்களுக்கு Okay வ இருக்கும் அவ்வளவே நீங்கள் இதில் Pay செய்யலாம் மாதம் மாதம் நீங்கள் Pay செய்யலாம் Plus ஆஹ் அதற்கு அப்புறம் வந்து என்னவென்றால் வந்து உங்களுக்கு அதிகப்படியான அலைச்சல் எதுவுமே இருக்காது Once நீங்கள் வந்து எங்களுடைய Policy ல சேர்ந்து Process எல்லாம் முடிந்த அப்புறம் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஓர் Card கொடுப்போம் அந்த Card ல வந்து உங்களுடைய Photo இருக்கும் அதற்கு அப்புறமாக வந்து உங்களுடைய உங்களுடைய சிறிய Details இருக்கும் அதாவது என்ன Details என்றால் உங்களுடைய Name இருக்கும் உங்களுடைய Date Of Birth இருக்கும் அதற்கு அப்புறம் வந்து உங்களுடைய Gender இருக்கும் அதற்கு அப்புறமாக உங்களுடைய Address இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி Details இருக்கும் அதுக்கு அப்புறம் உங்களுடைய Signature இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு பின்னாடி திருப்பி பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் வந்து எந்த Branch ல வந்து நீங்கள் Policy போட்டுள்ளீர்கள் அப்படி என்றால் நாங்கள் வந்து உம் All Over Tamilnadu ம் எங்களுக்கு வந்து Branch உள்ளது நீங்கள் வந்து எந்த Branch ல சென்று நீங்கள் வந்து Policy வைத்துள்ளீர்கள் என்று உங்கள் Branch Details அதில் இருக்கும் அதுக்கு அப்புறம் வந்து எங்களுடைய Phone Number நாங்கள் வந்து இப்பொழுது வந்து Head OfficeChennaiChennai ல இருந்து தான் Call செய்கிறோம் All OverTamilnadu லையும் எங்களுக்கு Branch இருக்கு இப்பொழுது Policy நீங்கள் எடுத்து கொல்லுகிறீர்கள் என்றால் உங்கள் ஊர் ஆமாம் நீங்கள் வந்து எந்த ஊர் உங்கள் ஊர் என்ன

Vellore ல கூட எங்களுக்கு ஓர் Branch இருக்கிறது நீங்கள் Vellore ல சென்று விட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து Policy போடவேண்டும் உங்கள் Agent ஒருத்தர் எனக்கு இப்படி Call செய்து சொன்னார்கள் எனக்கு உங்களுடைய Plan புடித்துள்ளது நான் வந்து இங்கே Policy போடுகிறேன் என்று சொல்லி ஆஹ் நீங்கள் உங்களுடைய Proff அதாவது என்ன என்றால் நீங்கள் Policy எடுத்து கொல்லுகிறீர்கள் என்றால் மட்டும் உங்களுக்கு தேவையான உங்கள் ID Proff கொண்டு சென்று நீங்கள் வந்து இப்படி சொன்னீர்கள் என்றால் அவர்களே உங்களுக்கு Policy போட்டு Policy உம் கொடுப்பார்கள் நீங்கள் அந்த Policy Card ஆஹ் இது பொருத்த வரைக்கும் Policy பொருத்த வரைக்கும் Age Limit எல்லாம் கிடையாது சிறிய குழந்தைகளில் இருந்து பிறந்த குழந்தைகளில் இருந்து வயதானவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து Policy போடுவது ரொம்ப benefit தான் உங்களை பொருத்தவரைக்கும்

ஆமாம் அப்படியும் Options இருக்கிறது ஏனால் வந்து எங்களுடைய எங்கள் Health Insurance பொருத்த வரைக்கும் எங்களுடைய Customer அவர்களுடைய Convenient தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் So இப்பொழுது இந்த மாதம் உங்களால் கட்டமுடியவில்லை அப்படி என்றால் நீங்கள் இந்த மாதத்திற்குள்ளது அடுத்த மாதமே நீங்கள் கட்டலாம் Okay ஆஹ் அதுக்கு அடுத்து இன்னொரு benefit என்னவென்றால் நீங்கள் வந்து இப்பொழுது எங்களுடைய Policy Plan சேர்ந்து ஓர் இரண்டு மாதம் தான் ஆகிறது அதற்குள் உங்களுக்கு வந்து எதாவது Health Issue ஆகிறது உங்களுக்கு அதுக்கு காசு தேவைப்படுகிறது உங்களுடைய Medical இதுக்கு உங்களுக்கு காசு தேவைப்படுகிறது அதுக்கு நீங்கள் வந்து காசு தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் வந்து Already இங்கே காசு இரண்டு மாதம் தான் Pay செய்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு வந்து Surgery க்கு வந்து நீங்கள் Amount Pay செய்தது விட இப்பொழுது அதிகமாகா காசு தேவைப்படுகிறது அப்படி என்றாலும் நாங்கள் எங்கள் Health Insurance எங்களோட இதில் இருந்தே நாங்கள் உங்களுக்கு Help செய்வோம் Help செய்வோம் ஆனால் அந்த காசு நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு திருப்பி தரவேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் Asusual நீங்கள் கட்டுவது போல் மாதம் மாதம் உங்களுடைய காசு மட்டும் தான் நீங்கள் கட்டப்போகிறீர்கள் Extra வ நீங்கள் எந்த காசும் எங்களுக்கு திருப்பி தர வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு இருக்காது எங்களுக்கு என்ன benefits என்றால் இது வந்து Government Approval நாங்கள் வந்து Run செய்து கொண்டுளோம் புரிகிறதா Mam இது வந்து நாங்கள் Government Approval ல செய்து கொண்டுள்ளதால் எங்களுக்கும் Government Side ல இருந்து இதுனால் காசு வரும்

ஆஹ் நீங்கள் வந்து உங்களுடைய Health Issue க்கு மட்டும் தான் இந்த காசு நாங்கள் கொடுப்போம் அது உங்கள் கைகளில் எங்களால் தரமுடியாது இப்பொழுது நான் உங்களுக்கு Already சொல்லிருக்கேன் இல்லையா உங்களுக்கு ஓர் Policy Plan கொடுப்போம் என்று நீங்கள் உங்களுக்கு இப்பொழுது எதாவது உங்களுக்கு வந்து Health Issue ஆகிறது நீங்கள் வந்து Hospital போகிறீர்கள் இப்படி Hospital சென்றுவிட்டு எனக்கு இந்த மாதிரி உடலுக்கு முடியவில்லை அப்படி என்று அவர்கள் Check செய்து பார்த்துவிட்டு எப்படியும் உங்களை Admit செய்ய சொல்லுவார்கள் அல்லவா இல்லை என்றால் உங்களை அவர்கள் சடன Treatment செய்து அனுப்புவார்களா அது வந்து எங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களிடம் வந்து எங்களுடைய Policy Card இருக்கிறது நீங்கள் வந்து Hospital சென்றுவிட்டு எங்களிடம் இந்த மாதிரி Policy Card இருக்கு என்று அந்த Policy Card காண்பித்தாலே போதும் அவர்களே Straight ஆ வந்து Policy Card ல இருக்க Number க்கு Straight ஆ எங்களை Contact செய்து உங்களுக்கு தேவையான காசு எல்லாம் அவர்கள் எங்களிடம் இருந்து காசு எல்லாம் Straight ஆ அவர்கள் Hospital Account க்கு எடுத்திருவார்கள் அதுனால் அவர்கள் உங்களிடம் காசு எதுவும் கேட்க மாட்டார்கள் நீங்கள் வந்து இப்பொழுது உங்களுக்கு Admit செய்யனும் அந்த Room வாடகை அதுக்கு அப்புறமாக Ambulence அதுக்கு அப்புறமாக Medicines இதுக்கு எல்லாம் நீங்கள் தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது எங்களுடைய Policy Plan லியே இது மொத்தமாகவே சேர்ந்துவிடும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஓர் Medical Help னாலும் அந்த Policy Card நீங்கள் Use செய்துகொள்ளலாம் உங்களுக்கு இப்பொழுது ஓர் சிறிய Tablet வாங்குறதாக இருந்தாலும் நீங்கள் அந்த Policy Card ஆ Medical ல கொண்டு சென்று எங்களுக்கு இந்த மாதிரியான Tablets வேண்டும் இந்த Policy Card எங்களுக்கு இருக்கு என்று சொன்னாலே போதும் அவர்கள் அந்த இந்த Barcode மூலமாக Scan செய்து அதில் இருக்கும் காசு வந்து அவர்கள் எடுப்பார்கள் உங்களிடம் இருந்து உங்கள் காசு வாங்க மாட்டார்கள் புரிகிறதா

நீங்கள் வந்து இது எப்படி என்றால் இது வந்து Policy நீங்கள் வந்து One Lakh தான் செய்யனும் Two Lakh வரைக்கும் தான் செய்யனும் அப்படி எல்லாம் கிடையாது நீங்கள் சேர்த்து வைக்க வைக்க வைக்க உங்களுடைய Future க்கு தான் அது தேவை படப்போகிறது உங்களுக்கு எந்த மாதிரியான ஓர் Health Issue வந்தாலும் அந்த காசு உங்களுக்கு தான் தேவை படப்போகிறது அதுனால் நீங்கள் எவ்வளவு தான் செய்ய வேண்டும் என்ற உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் Save செய்யலாம் காசு இல்லை இல்லை அப்படி எல்லாம் நாங்கள் கொடுக்க போவது இல்லை உங்களால் முடியவில்லை நீங்கள் வந்து இதை Close செய்கிறீர்கள் என்றால் அந்த காசு திருப்பி நாங்கள் உங்களிடம் தான் கொடுப்போம் நாங்கள் அதை எடுத்து கொள்ள மாட்டோம் நீங்கள் வந்து இப்பொழுது உங்களுக்கு இது வேண்டாம் எங்களால் இதை செலுத்த முடியாது என்பதற்க்காக தான் நீங்கள் இதை Close செய்கிறீர்கள் அப்படி தானே அதுனால் தான் அதை நாங்கள் உங்கள் கைகளில் கொடுத்துருவோம் அப்படி நீங்கள் வந்து ஆஹ் Continous ஆ செலுத்தி கொண்டு இருக்க செலுத்த மறந்தால் மட்டும் தான் நாங்கள் அதை Health Issue க்கு மட்டும் கொடுப்போம் நீங்கள் ஒரே அடியாக உங்களுடைய Policy யை Close செய்கிறீர்கள் என்றால் அது Straight ஆ உங்களுடைய கையிலே கொடுத்து உங்களுடைய Policy Card ஆ நாங்கள் Close செய்திடுவோம் அவ்வளவு தான் Mam

உம் ஆனால் நாங்கள் அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் இது வந்து உங்கள் Convenient பொருத்து இருப்பதனால் நாங்கள் வந்து எங்களுடைய Customers ஆ Walgar ஆ Treat செய்ய மாட்டோம் Throw செய்ய மாட்டோம் Push செய்ய மாட்டோம் Pressure கொடுக்க மாட்டோம் உங்களுடைய Convenient தான் எங்களுடைய இது

சரி இப்பொழுது உங்களுடைய Doubt எல்லாமே இப்பொழுது Clear ஆகியதா சரி Okay இப்பொழுது உங்களுக்கு இது Okay தானே எங்களுடைய Policy உங்களுக்கு Okay தானே சரி Okay ஆஹ் சரி Okay அப்படி நீங்கள் வந்து Branch க்கு போகும் பொழுது ID Proof வந்து உங்களுடைய Aadhar Card அதற்கு அப்புறம் உங்களுடைய Pan Card அதற்கு அப்புறம் உங்களுடைய Bank Passbook

ஆஹ் யாருக்கெல்லாம் Policy போடுகிறீர்களோ அவர்களுடைய இரெண்டு இரெண்டு PhotosOkay ஆ Okay ஆஹ் இல்லை இல்லை அப்படி எல்லாம் இல்லை நீங்கள் வந்து Policy CardConfirm ஆனதற்கு அப்புறம் நீங்கள் காசு பொறுமையாக செலுத்தினால் போதும் Okay நீங்கள் Straight ஆவே அங்கே சென்று Visit செய்துவிட்டு

ஆமாம் Okay ஆஹ் OkayThank YouMam கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்துல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கர்ப்பிணி பெண்கள் வந்து முதல் மூன்று மாசங்கள் ரொம்ப முக்கியமானது கரு உருவாகி கர்ப்பப்பையில நிலைக்கிற காலம் இதுதான் இந்த காலத்துல ஏற்படுற வாந்தியினால திட உணவுகளை சாப்பிட பிடிக்காது சாப்பிட ஆசை இருந்தாலும் வாய் ஒத்துழைக்காது ஆனால் அதுக்காக சாப்பிடாமல் இருக்கக் கூடாது வாந்தி வரும்போது சாப்பிடாமல் சிறிது இடைவெளி கழித்து அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சுலபமாக செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும் குறுகிய இடைவெளியில பழங்கள் காய்கறி salad சத்து மாவு கஞ்சி இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு வாந்தியே வந்~ வந்தாலும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உடம்புல மிஞ்சி இருக்கும் முதல் மூன்று மாதங்கள்ல நோய் தொற்று சிறுநீர் பாதை நோய் தொற்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம இருக்கிறது ரொம்ப முக்கியம் தொற்று நோய்கள் எந்த மாதிரியான தொற்று நோய்கள் வந்து நம்மளை கர்~ கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும் பார்த்தீங்கன்னா காற்று நீர் மூலமா நோய் கிருமிகள் அதிக அளவுல பரவும் அதனால பாதுகாக்கப்பட்ட குடிநீரை குடிக்கணும் போதிய அளவு நீர்ச்சத்து உடல்ல இருக்கும்படி பார்த்துக்கணும் நோய்க்கிருமி தொற்று எந்த வகையிலும் நம்ம அணுகாத வகையில பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப அவசியம் இதுக்காக வளர்ப்பு பிராணிகளை அருகில் செல்றதை தவிர்க்கலாம் செல்லப்பிராணிகளிடம் இருந்து நோய் தொற்று ஏற்பட்டா ஏற்பட்டுச்சுன்னா அது கர்ப்ப காலத்துல குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவும் கெடுதலை ஏற்படுத்தும் கிருமியால allergy ஏற்படுது வரலாம் அதை அலட்சியப்படுத்தாம உடனடியாக மருத்துவரை வேண்டும் பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது மக்கள் செல்லக்கூடாது கூட்டமான இடங்கள்ல மத்தவங்க மூச்சு காத்துனால நம்ம மேல பட்டா கூட நோய் தொற்று ஏற்பட அதிகமான வாய்ப்பிருக்கு பொதுவா கர்ப்ப காலத்துல உடல்ல எதிர்ப்பு சக்தி வந்து முதல்ல குறைவாதான் இருக்கும் இந்த நிலையில நம்ம வெளியில இருந்து வர்ற நோய் கிருமியை தாக்குச்சுன்னா அதுக்கான பாதிப்பை வந்து உடனே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் பாதையில கிருமி தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அதனாலயும் நமக்கு பாதிப்புகள் நிறைய இருக்கு சிறுநீர் வருவது போல இருந்தா கூட அடக்கி வைக்கக் கூடாது அடி வயித்துல அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா தொற்று வந்து அதிகமாக வாய்ப்பிருக்கு பொது கழிப்பிறைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த இடங்கள்ல நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஆஹ் அதற்கு பிறகுதான் பயன்படுத்த வேண்டும் இப்படி செய்யறதுனால சிறுநீர் பாதை தொற்று கிருமி வந்து ஏற்படுறதை நம்ம தவிர்க்கலாம் வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள வராம இருக்கிறதுக்காக என்ன செய்யணும்ன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான இடத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட உணவுகளைதான் நம்ம சாப்பிட வேணும் கூடுமானவரை வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிடுறதுதான் நல்லது வெளி உணவுகளை சாப்பிடும்போது அதனால நமக்கு வயிறுல தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால ஏற்படுற பிரச்சனைகளை தவிர்க்க பாதுகாப்பா தயாரிக்கப்பட்ட உணவுகள மட்டும் எடுத்துக்கிறது நல்லது அதுவும் வீட்டு உணவுகளை எடுத்துக்கிறது மிகவும் நல்லது முதல் மூன்று மாதங்கள்ல உடலையும் மனசையும் தேவையில்லாம வருத்திக்க கூடாது வாந்தி வரத தவிர்க்கிறதுக்கு அடிக்கடி சிறிது இடைவெளி விட்டு சாப்பிடணும் தொற்றுநோய் தாக்காம பாதுகாப்பாக இருக்கணும் தொலைதூர பயணங்கள வந்து தவிர்க்கிறது நல்லது ரொம்ப சோர்வா ஏற்படக்கூடிய வேலைகளை செய்யாம இருக்கிறது இன்னும் நல்லது தாயோட கவனம் வந்து முழுக்க கருவுல வளர்ற தன் குழந்தையின் மீதுதான் இருக்கணும் இரவு பணி செய்யறவங்க வந்து பணிநேரத்தை அதுக்கு தகுந்தபடி மாற்றுவது ரொம்ப நல்லது முதல் மூன்று மாதங்கள் மிக முக்கியமானது அந்த நேரத்துல எல்லா விதத்துலயும் விழிப்புணர்வோட பாதுகாப்பு உணர்வோடையும் தாய் இருக்க வேண்டும் சளி காய்ச்சல்ன்னு ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும் அதாவது மகப்பேறு மருத்துவர் அப்படின்ற சொல்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை உண்டாயிருக்கிற ஆஹ் தாய்மார்களுக்கு பார்க்கிற மருத்துவர்கள் அவங்க கிட்ட நம்ம போய் பார்க்கும் போது அவங்க அதுக்கான மருந்துகளை கொடுப்பாங்க இப்~ ஆஹ் ஒருவேளை நீங்க பொது மருத்துவர்கிட்ட போய் காண்பி~காண்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தாய்மை அடைந்துதிருக்கிற செய்தியை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கேத்த புது மருத்துவர் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி மருந்துகளை பரிந்துரை செய்வாரு ரொம்ப நேரம் நின்னு~ நின்னுக்கிட்டே வேலை செய்யறவங்க அவ்வப்போது உட்காந்து ஒய்வு எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது முதல் மூன்று மாதத்துல வந்து தாய்மையில் கணிப்பொறியின் முன் ரொம்ப நேரம் அமர்ந்து இருக்கிறது நல்லது கிடையாது நீங்க வந்து ஒரு chair லயே உட்கார்ந்தாலும் ரொம்ப அடி~ ஆஹ் அடிக்கடி நீங்க எந்திரிச்சு நடக்குறது ரொம்ப நல்லது வலியும் லேசான ரத்த கசிவோ அந்த மாதிரி ரத்தப்போக்கு இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா மகப்பேறு மருத்துவரை அணுகுறது ரொம்ப நல்லது லேசாதானே இருக்கு அப்படின்னு அலட்சியப்படுத்தி விடக்கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல எடுத்துக்க வேண்டிய மாத்திரைகள் நீங்க கர்ப்ப காலத்துல வந்து மகப்பேறு மருத்துவர் கொடுக்கிற சத்து மாத்திரைகளை கண்டிப்பா எடுத்துக்கணும் அதுக்~ அதே மாதிரி நீங்க ஆஹ் கர்ப்பத்திற்கு க~ கர்ப்பம் தரிக்க வாழ்க்கையிலே மிக முக்கியமான காலகட்டம் அவள் தாயாகுற தருணம்தான் தாய்மை அடைந்திருக்கிற வேலையில ஒரு பெண் உடல் அளவிலும் மனதிலும் ஆரோக்கியமா இருந்தாதான் பிறக்கிற குழந்தை வந்து குறைவில்லாம நல்லபடியா பிறக்கும் கருவில இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்குதா அப்படின்னு scan மூலமா பாக்குற மருத்துவ முன்னேற்றம் இந்த நூற்றாண்டுல மிகப் பெரிய வரம் தாய் வயித்துல கரு உருவாகி முதல் மூன்று மாதங்கள் வந்து ரொம்ப முக்கியமான கால கட்டம் அதாவது தாயோட கருப்பையில குழந்தைகளுடைய எல்லா உறுப்புகளும் உருவாக்கி உருவாகிற கால கட்டம் இதுதான் இந்த முதல் மூன்று மாதங்கள்ல தேவையற்ற மாத்திரைகளை சாப்பிடுறது ரொம்ப அவசியம் ஆஹ் தேவையற்ற மருந்துகளை சாப்பிடுறதை தவிர்க்கணும் நம்ம அதுக்காக மருந்துகளை எடுத்துக் கொள்றவரா இருந்தீங்கன்னா முதல்கட்ட பரிசோதனையில doctor கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து ஆஹ் தருவா~ மாத்திரைகள் தருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க scan எடுக்குறது வந்து ரொம்பவும் ஆஹ் முக்கியம் கர்ப்ப காலத்துல இருக்குறது குழ~ ஒரு குழந்தை~ கர்ப்பத்துல இருக்குறது ஒரு குழந்தைதானா இல்லனா வேற ஏதாவது அஹ் இருக்~ இருக்குதா அப்படிங்கிறதை வந்து பாக்குறதுக்கு அது ரொம்ப ஆஹ் உதவியா இருக்கும் இதனால வரக்கூடிய பிரச்சனைகளை முன் கூட்டியே அறிந்து கொள்ளலாம் ஆஹ் அமினோ திரவ திரவங்கள் வந்த அளவையும் இது வந்து நம்மளால அளக்க முடியும் குழந்தையோட இதயத்துடிப்பு இருக்குதான்னு பாக்குறதுக்கு scan வந்து நமக்கு பயன்படுது அடுத்து பாத்தீங்கன்னா கருவுல இருக்க குழந்தைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் ஒரு குழந்தையை கருவிலே சுமக்கிறதுங்கிறது பெண்களுக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு ஆறு ரொம்ப அறிய வரம் குழந்தையை எந்த ஒரு குறையும் இல்லாம பெத்தெடுக்கறதுக்குத்தான் ஒவ்வொரு பெண்ணுடைய குறிக்கோளாக இருக்கணும் பெண்கள் வந்து கர்ப்ப காலத்துல சில உடல்நல பிரச்சனைகள் உண்டாகலாம் வாந்தி குமட்டல் காலையில காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் இத்தனையும் சமாளிச்சு ஒரு குழந்தையை பெத்து எடுக்கிறதுங்கிறது ஒரு உன்னதமான விஷயம் கருவில இருக்கிற குழந்தையை ஆரோக்கியமாவும் அறிவாவும் உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரோட கட~ கடமை குழந்தையுடைய கொண்டு நடக்க வேண்டிய பெற்றோர்களின் கடமையாகும் குழந்தைக்கு எப்படி கருவில் இருந்தே அறிவை ஊட்டி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்கலாம் அதுக்காக நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் பாடல் பாடல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தை பிறந்த பிறகு தாலாட்டு பாடல் பாடி தூங்க வைக்கிறது வழக்கம் ஆனா நீங்க மனத வருடுற மெல்லிய இசைய உங்க குழந்தைக்கு கேட்க செய்யலாம் அதிக சத்தம் இல்லாம அதிர வைக்கிற பாடல்கள் இல்லாம ரொம்ப மென்மையான இசைகள நம்ம பாட வைக்கிறது பிள்ளைங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் அடுத்தது படிக்கிறது தினமும் கொஞ்சமாவது படிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கணும் நல்ல புத்தகத்தை படிக்க எடுத்துக்கோங்க ஒரு தாய் வந்து ஒரு புத்தகத்தை படிக்கிறதன் மூலமா தன்னுடைய குழந்தைக்கு அறிவை ஊட்ட முடியும் பாடுதல்

கர்ப்ப காலத்துல நம் காதுகளில் விழும் வார்த்தைகளும் நம் மனசுல தோன்ற எண்ணங்களும் அடுத்தவங்களிடம் பேசுற வார்த்தைகளும் நல்லதாவே இருக்~ நம்ம நல்லதே பண்ணோம் நல்லதையே பேசி நல்லதையே நினைச்சுட்டு இருந்தோம்ன்னா குழந்தை வந்து கருவுல இருக்கிறது பாத்தீங்கன்னா வெளியில போறதுக்கு குழந்தை கருவுல இருந்து இரண்டாம் பல சூழ்நிலை மாற்றங்களை வணக்கம் எனது பெயர் வந்து சரண்யா இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து job இப்ப எல்லாருக்குமே வேலை கிட~ வேலைங்கறது வந்து ஒரு முக்கியமான ஒன்றா மாறிட்டு வருது ஏன்னா இப்ப ஒரு வீட்டுல முன்னாடி காலத்துலலாம் ஒரு வீட்டுல யாராவது ஒருத்தவங்க வேலைக்கு போனா அந்த குடும்பத்த ஓட்டிரலாம் அந்த மாதிரி situation இருந்துச்சு ஆனா இப்ப வர வர இப்ப இருக்கிற காலத்துல வந்து ரெண்டு பேருமே அதாவது வீட்ல இருக்கிற ரெண்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போனா தான் இப்ப இருக்கிற situation ல வந்து ரெண்டு பே~ அஹ் அந்த குடும்பத்த ஓட்டக்கூடிய நிலைம வந்து இப்ப இருக்கு இப்ப எடுத்துக்காட்டா சொல்லணும்னா இப்ப வந்து கு~ கு~ குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு கூட ரெண்டு பேருமே வேலைக்கு போனா மட்டும்தான் குழந்தைகளை வந்து ஒரு நல்ல ஒரு school லயோ நல்ல ஒரு இதிலேயோ நம்ம வந்து படிக்க வைக்க முடியுது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் மத்தியிலுமே இருக்கு சில இடத்துல வந்து வேலைக்கு போனாலுமே அங்க நிறைய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் அங்க நிறைய பேர் அத அனுபவிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனா வேலை கிடைக்கலங்குறது வந்து இப்ப நிறைய பேரு அஹ் இப்ப நம்ம இதுலயே வந்து நிறைய பேர் வந்து நல்லா படிச்சுட்டு வேலை கிடைக்க வேலை இல்லாம நிறைய பேர் இப்ப வந்து கஷ்டப்பட்டு வராங்க அதுக்கு என்ன காரணம்னா வே~ வேலைகள் அந்த அளவுக்கு இப்ப கிடைக்கல முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு engineering படிச்ச உடனே சில பேருக்கு நிறைய பேருக்கு இப்ப வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு இப்ப இருக்க situation ல என்ன எவ்ளோ படிப்பு படிச்சாலுமே வேலைங்கறது வந்து கிடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே கிடைச்சாலும் நம்மளுக்கு ஏத்த சம்பளம் அதுல இருக்குமாங்கிறதும் இப்ப கேள்விக்குரிய ~குரிய விஷயமாதான் இருக்கு ஆஹ் அதே மாதிரி நம்ம வந்து ஆஹ் நம்ம நல்ல வேலைக்கு போய் சேரணும்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த இடத்தை நம்ம வந்து பாக்கணும் இப்ப நம்மளுக்கு புடிச்ச company அப்படி பாக்காம நம்மளுக்கு எதுல போய் சேர்ந்தா நம்மளுக்கு நல்ல வேலை க~ சம்பளம் கிடைக்கும் நம்ம life நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டு போயி சேர்றதுதான் இப்ப முக்கியம் நம்ம போய் சேர்ந்துட்டு நமக்கு இடையில புடிக்கல அதனால எனக்கு அதுல continue பண்ண விருப்பம் இல்ல அப்படீன்னு நம்ம திரும்ப வர்றதும் சிக்கல் ஆயிரும் அதனால நம்ம சேரும் போதே நம்மளுக்கு புடிச்சிருக்கா நம்மளுக்கு இது வந்து set ஆகுமா இதுல சேந்தா நம்ம life நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சிட்டுதான் நம்ம வந்து சேரணும் சில பேர் வந்து வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னால முடியல அப்படின்னா அவங்களுக்கு காசும் loss ஆகும் அவுங்களுக்கு அதுக்குரிய amou~ amount ம் நம்ம குடுக்குவாங்களாங்கிறது நமக்கு கொஞ்ச நாள் வேலைக்கு போயிருப்போம் நீங்க வந்து முழு சம்பளத்தையும் கொடுத்துதான் போகணும் நீங்க நின்னுட்டீங்கன்னா அடுத்த மாசம் சம்பளத்தையும் நாங்க எடுத்துப்போம் அப்படின்னும் நிறைய schools ல companies ல்லாம் சொல்றதுக்கு சொல்றாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து அது அதுக்கு அதுக்குரிய ஆள வந்து அவங்க அடுத்தது தேடணும்

நமக்கு தேவையான வேலையில போய் நம்ம சேர முடியும் இப்ப பல பேர் வந்து வீட்ல புள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு வேலைக்கு போற இப்ப நிறைய அஹ் ladies எல்லாம் இருக்காங்க அவுங்கல்லாம் வந்து நான் அது நல்லா யோசிச்சு ந~ நல்லா நிறைய affect ஆகுறது அந்த மாதிரி ladies தான் திடீர்னு வேலைக்கு போயிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்களை பார்க்க முடியலங்கிற ஒரு situation ஆகும் அதுக்காகவே பாதி பேர் பாதியிலே நின்னுட்டு வந்துட்டாங்க அதுல அவங்க family தான் affect ஆகுற மாதிரி situation இருக்கு இந்த காலத்துல நம்மளுக்கு வேலை கிடைக்கறதுங்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி நல்லா வேலை கிடைச்சாலும் அதுக்கு தகுந்த சம்பளம் கிடைக்குமா அப்படிங்கறதும் நிறைய பேருக்கு இது doubt தான் இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரெண்டு மூணு இடத்துல விசாரிக்கனும் நம்மளுக்கு இந்த வேலை okay வா இங்க சேர்ந்தா நம்மளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம வந்து ஆஹ் நல்லா யோசிச்சுதான் நம்ம வந்து எதா இருந்தாலுமே முடிவெடுக்க முடியும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு friends அப்படித்தான் அவங்க நல்லா படிச்சு engineering எல்லாம் படிச்சு முடிச்சிருந்தாங்க அவங்க அப்படித்தான் வேலைக்கு தேடிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு எந்த வேலையுமே அந்த அளவுக்கு set ஆகலை அப்புறம் கடைசியில ஆஹ் அவங்களுக்கு என்ன வேலை ஏன் இதுல போய் அஹ் என்னால எனக்கு என்ன வேல கு~ என்னால என்ன செய்ய முடியுமோ அத செய்யறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப அவங்க படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாம எவ்வளவு salary ரொம்ப கம்மியா கிடைச்ச salary ல போய் சேர்ந்துக்கிட்டாங்க சில பேர் அப்படியுமே இருக்காங்க படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாம ஏதோ கிடைச்ச வேலையை செய்யலாம் அந்த மாதிரி situation லயும் இந்த காலத்துல நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாதான் இருக்கு நம்ம படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கிறதுங்கிறது அது எவ்வளவு happy ஆ இருக்கும் நம்மளுக்கு நம்ம படிச்ச படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கறதுங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வருத்தமளிக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சா நம்மளுக்கு அதோட இது புரியும் அதனால நம்ம வந்து நம்மளுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குதா அப்படின்னு நம்ம ஒரு time யோசிச்சு டக்குன்னு நம்ம இதுதான் life உ இங்க போனா நம்மளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு fix ஆயிட்டோம்னா நம்ம அப்படியே அதிலேயே continue பண்ணிக்கணும் அதனாலே கிடைச்ச நல்ல வேலைய யாரும் விட்டுறக் கூடாதுன்றதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் சில பேர் அந்த வேலை கூட இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அத கொஞ்சம் யோசிச்சிட்டு நம்ம வந்து நல்லா நமக்கு அந்த வேலை set ஆயிடுச்சு நல்லா புடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம அந்த வேலையை விட்றக்கூடாது அதிலேயே அப்படியே continue பண்ணிக்கணும் அதுதான் முக்கியமான ஒண்ணு என்ன இப்ப வந்து ஆஹ் முன்னாடிலதான் engineering படிச்சாதான் அது ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்குதான் டக்குன்னு வேலை கிடைக்குங்கிற சூ~ சூழல் மாறி இப்ப திறமை இருந்தா நம்மளுக்கு எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் வேலை கிடைக்கிற சூழல் இப்ப வந்துருச்சு நிறைய arrears வச்சிருப்பாங்க அவங்க நல்ல வேலையில இருப்பாங்க எல்லாமே clear பண்ணி நல்லா first class ல pass பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்காமலும் நிறைய பேர் இருப்பாங்க இந்த காலத்துல நல்ல திறமை இருந்தா யாருக்கா இருந்தாலும் டக்குனு வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கு அதனால நம்ம வந்து நம்மளுடைய திறமைய வளர்த்துக்கிறதுல தான் நம்ம முன்னாடி ரொம்ப இதா இருக்கும் இப்ப வர வர அஹ் அந்த காலத்துல எல்லாம் எல்லாருமே அப்படிதான் அதுதான் அதுக்கு தான் முதல்ல importance கொடுக்குறாங்க நல்ல திறமை இருக்கா நம்ம சொல்ற வேலையை அவங்க correct ஆ பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து ஆஹ் அத அப்படி யோசிச்சுதான் நிறைய companies ல இதுல எல்லாம் வேலை கொடுக்குறாங்க அதனால நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தகுந்த வேலை கிடைக்கலேன்னா கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு set ஆகுற வேலை கிடைச்சிருச்சுன்னா

நம்மளுக்கு பிடிக்காத நம்மளுக்கு பிடிச்ச field அ தானே நம்ம படிச்சோம் அதுல வேலை கிடைக்காம நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கே நம்மளால இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் இதெல்லாம் யோசிக்கிறாங்க ஆனா அது வந்து தப்பான விஷயம்தான் நம்மளுக்கு என்ன வேல நம்மளுக்கு புடிச்ச வேலை கிடைக்கலைன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேலையை நம்ம என்ன பண்ணிக்கணும் சரி இதுதான் நம்மளுக்கு அது நல்லா புடிச்சு நம்ம ஏத்துக்கிட்டோம்ன்னா அது நம்மளுக்கு நல்லா ஆஹ் set ஆகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால எதா இருந்தாலுமே நம்ம வந்து நம்மளுக்கு புடிச்ச நம்மளுக்கு இந்த வேலையதான் நான் போவேன்னுட்டு நம்ம உட்கார்ந்~ உட்கார்ந்திருந்தா நமக்கு கடைசி வரைக்கும் எந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்க வேண்டியது தான் அதனால நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கிடைக்கிற வேலைய நம்ம ஏத்துட்டு செஞ்சாதான் அது வந்து நல்லா சுமூகமா போகும் நம்ம போயிட்டு கூட நம்ம வந்து வேற ஏதாவது வேலைக்கு நம்ம பிடிச்ச வேலைக்கு கூட நம்ம வந்து try பண்ணலாம் நம்ம சும்மா இருக்கிறத விட